இதையெல்லாம் கேட்டுக் கொண்டு வந்தியத்தேவன் களைத்திருந்த குதிரையை விரட்டாமல் மெதுவாகவே போய்க் கொண்டிருந்தான். ஏரிக்கரை மீது ஏறியதிலிருந்து அந்த ஏரிக்கு எழுபத்துநாலு கணவாய்கள் உண்டு என்று சொல்லப்படுவது உண்மைதானா என்று அறிந்து கொள்ளும் நோக்கத்துடன் அவன் கணவாய்களை எண்ணிக் கொண்டே வந்தான். ஏறக்குறைய ஒன்றரைக் காத தூரம் வந்த அவன் மாபெரும் ஏரியை கண்டு வந்த பிறகு எழுபது கணவாய்களை எண்ணியிருந்தான். ஆகா இது எவ்வளவு பிரம்மாண்டமான ஏரி எத்தனை நீளம் எத்தனை அகலம் தொண்டை நாட்டில் பல்லவப் பேரரசர்களின் காலத்தில் அமைத்த ஏரிகளையெல்லாம் இந்த ஏரிக்கு முன்னால் சிறிய குளங்குட்டைகள் என்றே சொல்லத் தோன்றும் அல்லவா வட காவேரியில் வீணாகச் சென்று கடலில் விழும் தண்ணீரைப் பயன்படுத்துவதற்காக மதுரை கொண்ட பரந்தாகரின் புதல்வர் இளவரசர் ராஜ~ இராஜாதித்தர் இந்தக் கடல் போன்ற ஏரியை அமைக்க வேண்டுமென்று எண்ணினாரா எண்ணி அதைச் செயலிலும் நிறைவேற்றினாரே அவர் எப்ப~ எப்பேர்ப்பட்ட அறிவாளியாக இருந்திருக்க வேண்டும் வீர பௌருஷத்திலேத்தான் அவருக்கு இணை வேறு யார் தக்கால~ தக்கோலத்தில் நடந்த போரில் தாமே முன்னணியில் யானை மீது ஏறிச் சென்று போராடினார் அல்லவா போராடிப் பகைவர்களின் வேலை மார்பிலே தாங்கிக் கொண்டு உயிர்நீத்தார் அல்லவா அதனால் யானை மேல் துஞ்சிய தேவர் எனப் பெயர்பெற்று வீர சொர்க்கம் அடைந்தார் அல்லவா இந்தச் சோழ குலத்து மன்னர்களே அதிசயமானவர்கள்தான்

hello அம்மு சொல்லு அம்மு என்ன பண்ற

நான் நல்லா இருக்கேன்டா என்ன phone யே பண்ண மாட்டேங்கறீங்க madam அதான் நீ பண்றதுக்கு நீ இருக்கல அப்பறம் ஏன் நான் பண்ணனும்

நம்மளுக்குத்தான் friend பண்~ அஹ்

அதுவும் இல்லாம நான் recharge வேற பண்ண மாட்டேனா அதனால என்னால யாருக்கும் கூப்பிட முடியாதுடா

மொத்தமா அப்படியே போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா incoming call அ cut பண்ணிடுவானுங்கல்ல

ஆஹ் அதனால ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பேசறதுக்கு மட்டும் போட்டுட்டு அப்புறம் ஒரு ரெண்டு மூ~ ரெண்டு மூணு வாரம் வந்து EC பண்ண மாட்டேன்

சரி சரி வீட்ல அம்மா அப்பாலாம் என்ன பண்றாங்க நல்லாருக்காங்களா

ஆஹ் எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க வீட்டுலதான் இருக்காங்க எல்லாருமே

இல்ல இல்ல அம்மா வேலைக்கே போக மாட்டாங்க அவங்க வீட்டுலதான் இருப்பாங்க கர்ப்பப்பை oper~ operation பண்ணாங்கல்ல அதிலிருந்து வீட்டுலதான் இருக்காங்க அச்சச்சோ சரி

அதை எடுத்துட்டோம்னா என்ன சொல்றது body ல வந்துட்டு என்ன என்ன சொல்றது எதுவுமே இல்லாதமாதிரி தோணும்ல

அதனால வீட்டுல காலையில எந்திரிச்சா உடனே அம்மாவுக்கு சரி healthy ஆ இருக்கணும்னால முருங்கைக்கீரை இருக்கு சரியா முருங்கைக்கீரையில soup வச்சு கொடுப்போம்

இது வந்து அப்பா வச்சு கொடுப்பாங்க நான் வந்து evening வந்து பால் எல்லாம் நல்லா மஞ்சள் தூள் இது மிளகெல்லாம் தட்டிப் போட்டு மஞ்சள் பால் சொல்லுவாங்கல

அஹ் மிளகு பாலு அதெல்லாம் போட்டு கொடுப்பேன்

உம் அதுதான் நினைச்சுக்கோ நல்லா உடம்புக்கு நல்லா இதே இன்னும் சில strength ஆ இருக்கும் சோம்பேறியா இல்லாத அளவுக்கு வந்து பாத்துக்கும்

உம் சரி தாத்தா பாட்டி நல்லா இருக்காங்களா உம் பா~ பாட்டி தான் டா இங்க வா~ சென்னையிலதான இருக்காங்க இங்க வந்தாங்க leave க்கு

வந்துட்டு check பண்ணி பார்த்ததுல கொஞ்சுண்டு sugar இருக்குன்னு வேற சொல்லிட்டாங்க பாட்டிக்கு சரி first எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க அப்புறம் sugar இருக்கும்னு sugar க்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணுனீங்க இப்ப control ஆ இருக்கா இல்லை இப்பயும் அப்படித்தான் இருக்கா ஆஹ் இப்ப பரவாயில்லைடா first வந்து நாங்க கண்ணு operation பண்ணணும் பாட்டிக்கு போனோம் ஹாஸ்பிடலுக்கு

கண் operation பண்ணணும்ன்னா sugar இருக்கக்கூடாதுல இருந்தா பண்ண மாட்டாங்கல்ல

ஏன் வந்து கண்ண பாதிச்சிருமா

அஹ் அப்படியே விட்டுருவாங்களா அப்புறம் கண்ணு தெரியாம போயிடுச்சுன்னா இல்லை இல்லை sugar வந்து ரொம்ப இப்ப இப்ப starting stage ல இருக்குடா அதனால வந்து easy ஆ வந்து குணப்படுத்திடலாம் பண்ணிட்டு operation பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரி சரி sugar அ control பண்ணிட்டு நம்ம operation பண்ணிக்கலாமா

அந்த மாதிரி ஒரு நாளைக்கு அவிச்ச முட்டை திணை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 உம் எங்க இங்கதான் இருக்காங்களா சென்னையில இருக்காங்களா பாட்டி இப்போ இப்போ வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்தாங்கடா ஒரு ஒரு வாரம் இருந்தாங்க நல்லா இங்க அம்மா சமைச்சு கொடுத்தாங்க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

இல்லை திணையில இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்கன்னு சொன்னேல்ல அதான் இங்க இருந்தா வீட்டுக்கு வரலாமே அப்படின்னு பார்த்தேன்

ஆஹ் கண்டிப்பா திணை லட்டு சாப்பிடறது~ பாட்டியை பார்க்க வர்றேனோ இல்லையோ திணை லட்டு சாப்பிடறதுக்காண்டியாச்சு வருவேன் நல்லா வருவ நீ அவங்க நல்லா செய்வாங்க தெ~ தெரியுமா இந்த மாதிரி இது இப்ப கடையில போயிட்டு இந்த நம்மெல்லாம் வாங்கி சாப்பிடுறோம் lays அப்படி அந்த மாதிரியே வாங்கி சாப்பிட மாட்டாங்க ஒரு பிரியாணி கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க full ஆ இந்த மாதிரிதான் சாப்பிடுவாங்க அது மாதிரி இந்த மாதிரி blueberry ஆஹ் blackberry லாம் இருக்கு பாத்தியா அந்த பழம் எல்லாம் சாப்பிடுறது ரொம்பவே நல்லது தெரியுமா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

ஆமா ஆமா ஆமா ஆஹ்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

இந்த இதிலெல்லாம் வந்து carbohydrate வந்து கம்மியா இருக்கும்டா அந்த strawberry, raspberry, blackberry full ஆ berry berry னு இருக்கறதுல வந்து carbohydrate கம்மியா இருக்கும் அது வந்து நீனு எந்த நோய்க்கு சாப்பிடலாம்னா எல்~ எந்த நோய்க்கு இப்ப நீரிழிவு நோய் ரத்த சர்க்கரை கட்டுக்குள்ள வைக்கணும்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

முடி கொட்டிட்டே இருக்கப்ப உனக்கு கொட்டுதுன்னா என்ன பண்றது நம்ம normal ஆ கருவேப்பிலையை சாப்பிடச்சொன்னா சாப்பிட மாட்டோம் பிடிக்காது

உம் மோர் புடிக்கும்ல நல்லா கறிவேப்பிலையை mixie ல போட்டு அரைச்சுக்கோ ஒரு ஒரு தேவையான அளவு உனக்கு தேவையான அளவு அரைச்சுட்டு இந்து உப்புன்னு ஒரு உப்பு வாங்கிக்கோ சரியா இந்து உப்பு அது என்ன உப்பு அதுல என்ன normal உப்புக்கும் இந்து உப்புக்கும் என்ன different இது நல்லா என்ன சொல்றது நல்லா healthy ஆ இருக்கும்னு சொல்லுவாங்க இந்து உப்பு ஒண்ணு pink colour ல இருக்கும் இன்~ ரொம்ப உப்பு கரிக்காது இந்த உப்பு okay வா இதுவும் கடல்ல இருந்தாதானே எடுத்து தயாரிக்கிறாங்க

ஆஹ் அப்புறம் வந்துட்டு கொஞ்சனு தயிரு சேர்த்துக்கோ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோ நல்லா அரைச்சு மோர் அளவுக்கு ஆக்கி நீ குடிச்சேன்னு வச்சுக்கோ உனக்கு முடி கொட்டவே கொட்டாது உனக்கு அடர்த்தியா வளரும் ஏன்னா வந்துட்டு நீ என்னதான் அர~ என்ன சொல்றது நம்ம மண்டைக்கு அரைச்சு அரைச்சு தேய்ச்சாலும் கத்தாழை தேய்ச்சா கருவேப்பிலை தேய்ச்சாலும் வந்து நீ என்ன உள்ளுக்க எடுத்துக்குற உன் body எல்லாமே உள்ளதானே வேலை செய்யுது உள்ளுக்கதான் எல்லாமே இருக்கு அப்போ நீ உள்ள என்ன intake எடுத்துக்கிறியோ அந்த அளவுக்கு வந்து உனக்கு நல்ல benefit வந்து கிடைக்கும்

ஏதோ இப்~ இப்ப ஏதோ இந்~ கறிவேப்பிலை உப்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க யூடுயூப்ல தயாரிச்சாங்க இவளே செல்வி

கருவேப்பிலை உப்பு அப்படின்னா என்னன்னா உப்பு normal கல் உப்பு எடுத்து மிக்ஸியில போட்டு அரைச்சு அதை தூள் உப்பாக்கி

அது

என்ன பண்ணணும் mixie ல போட்~ mixie ல போட்டு அந்த கல்லு கூட சேர்த்து இதையும் அரைச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி பச்சை color ல வந்துரும்

நீரிழிவு நோய்னா

நீரிழிவு நோய்னா sugar ன்னுதான் நினைக்கிறேனே இவளே ஆமாம்மா அதுதான் சர்க்கரை வியாதிதான் அதைத்தான் mention பண்ணேன் அதுல என்ன பண்ணணும்னா சில பழங்கள்ல வந்துட்டு அதிகமா இருக்கும் example வந்து இந்த மாம்பழம், அன்னாசி பழம், தர்பூசணி இதுல எல்லாம் வந்து sweet அதிகமா இருக்குமாம்

அதனால இது வந்து juice அ வந்து எடுத்துக்கொள்ளவே கூடாது நம்ம normal ஆ சாப்பிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்குமா

இல்லடா நீ வந்து நீ இப்ப ca~ தினமும் ஒரு carrot, beetroot லாம் அரைச்சு குடிச்சிருந்தாச்சுப்பா அது வந்து தினமும் என்ன பண்ணும்னா உன் ரத்தத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும்

ரத்தத்தை daily வந்து சுத்தம் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன பண்ணும்னா உனக்கு color கூடிக்கிட்டே இருக்கும் நீ தினமும் ஒரு carrot உ beetroot இல்லை apple இந்த மூணுல இரண்டு இல்லை மூணுமே எடுத்துக்கிட்டா~ இது ABC juice ன்னு சொல்லுவாங்க ஆமா ஆமா அது நான் ஒரே ஒரு one month மட்டும் குடிச்சுப் பார்த்தேன் இவளே நானும் குடிச்சு பார்த்திருக்கேன் color increase ஆச்சு அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன் ஏன் அஹ் continuous ஆ try பண்ணி இருக்க வேண்டியதுதானே அஹ் try பண்ணிருக்கலாம் சோம்பேறித்தனம் ஆமா எனக்கும் அதே காரணத்துக்காகதான் அது வந்து காலையிலே எழுந்திரிச்ச உடனே நம்ம வந்து இந்த tea, coffee குடிக்கிறதுக்கு பதிலா இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும் continuous ஆ. எனக்கு காலை சாப்பாடே இதே~ இதுதான் அப்படிங்கும்போது என்னால அதை continue பண்ண முடியலை ஏன்னா காலையில எழுந்திரிச்ச உடனே எதாவது சாப்பிடணும் அப்படின்னுதான் தோணும்

உம் juice வந்து குடிச்சோம் அப்படின்னா அது கடுப்பாகும் எனக்கு உம் இப்ப நான் காலையில எந்திரிச்சு இப்ப இந்த juice குடிக்கிறேன்னா எனக்கு அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடவே தோணாது தெரியுமா

உம் அதனாலதான் நான் விட்டுட்டேன் உம் ஆனா குடிச்சா color ஆகுது உண்மையாவே ஆகுது ஆஹ் தாத்தா என்ன பண்றாங்க உம் எங்க தாத்தாவா இப்பதான்டா இற~ இறந்துட்டாங்க recent ஆ இறந்துட்டாங்களா அச்சச்சோ உம் எப்படி தெரியலடா ரொம்ப குடிப்பாங்க குடிச்சு full ஆ ஒரு kidney போயிடுச்சு

நாங்களும் எவ்வளவோ உண்மையா அந்த கடையில food ஏ வாங்க மாட்டேன் தினமும் healthy யாதான் கொடுப்பேன் காலையில எந்திரிச்சா உடனே இந்த முருங்கைக்கீரை juice அதுக்கு அப்புறம் என்ன சொல்றது சும்மா இப்ப வெறும் பசும்பாலை மட்டும் காய்ச்சி கொடுப்போம் மத்தியானம் ஆச்சுன்னா full ஆ இந்த சிவப்பரிசி சொல்லுவாங்கல்ல normal அரிசி use பண்ணவே மாட்டோம்

கவுனி அரிசி அவ்வளோ அஹ் அதாவது அதிகமா சேர்க்ககூடாது அது health க்கு நல்லது இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல normal அரிசின்னுதான் சொல்றாங்க normal அரிசி நல்லா full ஆ இப்போ உடம்பு சரியில்லாதவங்க அந்த அரிசி எடுத்துக்குறாங்க. ஓ சரி

doctor ஏ சொன்னாங்க இன்னும் ஆறு மாசத்துல இறந்துருவாங்க அப்படின்னு

இப்ப இருக்க college பசங்களும் குடிக்கத்தான் இவளே செய்யறாங்க நான் அந்த வீட்டுக்கு போகும்போதெல்லாம் college பசங்க அங்கிட்டு குடிதான் முடிச்சுட்டு வருவாங்க

உம்

உம்

மூச்சுப்பயிற்சி செஞ்சுட்டு காலையில tea யோ coffee யோ வந்து அதிகமா குடிக்கவே கூடாதுடா ஆமா tea யும் coffee எதுவுமே அதை அப்படியே தவிர்த்திடணும்

அதுக்கு பதிலா ஏதாவது இந்த கம்மங்கூழ்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

அந்த காலத்து பழக்க வழக்கங்கள் எல்லாம் இல்லை இப்போ என்ன புதுசு புதுசா இது பண்ண அதனாலேதான் நம்மளுக்கும் புதுசு புதுசா இந்த corona பரவுது அந்த வைரஸ் இந்த வைரஸ்ன்னு ஏதாவது சொல்றானுங்க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

உம் நேத்து எனக்கு செம பசி என்ன பண்றதுன்னே தெரியலே அந்த வடை வாங்கலாம்னு நினைச்சேன் வடை வாங்குனோம் அந்த வடை ஆறிப்போய் இருந்துச்சா எனக்கு சூடா சாப்பிட்டாதான் பிடிக்குமா அதனால சரி என்ன பண்ணான்னு நாக்கு வந்து chicken rice போடு chicken rice போடுன்னு கேட்டுட்டே இருந்துச்சு அதனால chicken rice வாங்கி வீட்டுக்கு போய் சாப்பிட்டாச்சு

அதெல்லாம் சாப்பிடவே கூடாதுடா நம்ம நம்ம அதத்தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அஹ் என்ன பண்ண அதுதான் அந்த taste தான் நம்மளுக்கு புடிக்குது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

ஏன்னா அவுங்களுக்கு பிடிக்காது அதா~ கூழோ கஞ்சியோ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

உம் இப்ப எல்லாம் சின்னச் சின்ன பிள்ளைங்களைதான் கல்யாணம் குடுத்து, கல்யாணம் முடிச்சுக் குடுத்தறாங்களா அதனால எல்லாம் சின்~ சின்ன வயசுல எல்லாம் அம்மாவா ஆயிருதுங்களா அதனால அதுங்களுக்கு எதுவும் தெரியமாட்டுது அந்த காலத்துல என்னென்ன பண்ணாங்க வச்சாங்கன்றதை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 உம்